அப்படித்தான் நேத்து news பார்க்கும்போது இருக்கு but ஆனா வராது நினைப்போம் சில பேரு அதை பயப்பட வேணா ரொம்ப நினைச்சு சொல்றாங்க. கண்டிப்பா ஆமா சேரி கண்டிப்பா நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா எனக்கும் சொல்லுங்க okay வா sister கண்டிப்பா வரேன். உம் கண்டிப்பா வரேன் sister உடம்ப பாத்துக்கோங்க அப்பப்போ call பண்ணுங்க okay இல்ல இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல sister வீட்டு வேலை அப்படியே as usual எப்போதும் போல போயிட்டு இருக்கு ஆமா பேசணும் நினைச்சா பேசலாம் நாம பேசணும்னு நினைக்கிறது இல்லையே இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம் பேசுவோம்.

இல்ல இல்ல இல்ல sister நீங்க எதுவா இருந்தாலும் call பண்ணுங்க என்ன sister நான் call பண்ணிட்டு வரேன் okay sister வைசுரட்டுமா okay sister bye. hello madam good morning ma'am ஆஹ் ma'am நாங்க US ல இருந்து call பண்ணிருக்கோம்.

ஆஹ் இந்த மாதிரி ad இங்க mostly இங்க உங்களோட ad தான் ரொம்ப popular ஆஹ் இருக்கு. eesa government private limited தானாங்க mam so நெறைய popular ஆஹ் so நெறைய பேரு உங்களுடைய company வந்து refer பண்ணாங்க எங்களுக்கு நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹம் okay ma'am அந்த t-shirt அதனுடைய cloth light வருமா எப்படி பத்தி கொஞ்சம் explain பன்றிங்களா?

okay ma'am ஹம்

okay mam அப்படிங்களா okay mam okay okay okay mam actually நாங்க ஒரு company வந்து run பண்ணிட்டு இருக்கோம். mam அந்த company ஓட logo print பண்ணி எங்களுக்கு t-shirt வேணும். ஹம் so அதுனால தான் நாங்க plan பண்ணிருகோம் ma'am

ஹம் ஹம்

okay okay ma'am ஹம் okay okay ma'am actually two three brands அந்த மாதிரி இருக்கு mam ஆஹ் இப்போ US ல வந்து நாங்க three branches வந்து நாங்க open பண்ணிருக்கோம். mam so இப்ப அவுங்க எங்களுடைய employees க்கு வந்து இப்ப நாங்க t-shirt order பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். logo வந்து இப்போ change பண்ற idea ல இருக்கோ mam so அதுக்கு ஏத்தா மாதிரி நாங்க t-shirt ready பண்ணனும். ஏன அதுக்கு color suit ஆகணும் இல்லைங்களா logo வந்து so அந்த discussion வந்து போய்கிட்டு இருக்கு mam எங்களுடைய logo வந்து உங்களுடைய whatsapp number அனுப்புங்க. நா உங்களுக்கு share பண்றே. அந்த logo வந்து எந்த மாதிரியான color t-shirt க்கு வந்து suitable ஆஹ் இருக்கும். நீங்க check பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க ma'am ஆஹ் okay mam உங்களுடைய whatsapp number கொஞ்சம் send பண்றிங்களா mam ஹம் உம்

ஹம் okay mam okay okay ஒரு நிமிஷம் mam நா அனுப்பிடுறேன். mam பாருங்க mam logo அனுப்பிருக்கேன். ஆஹ் ஹம் okay ma'am light color suit ஆகுங்களா அந்த logo க்கு

okay okay mam ஹம்

okay mam எந்த color attractive ஆஹ் இருக்கு அப்டினுட்டு நீங்க கொஞ்சம் suggestion பண்ண கொஞ்சம் நல்ல இருக்கும் ma'am okay okay okay ma'am ஹம் ஹம்

ஆஹ் yeah okay ma'am check பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு yeah mam looking very nice அப்படி கூட பண்ணலாம். ஆமா mam

okay mam பண்ணிரலாம். ஹம்

okay mam இது வந்து ஆஹ் industrial related ஆஹ் தான் போய்கிட்டு இருக்கு mam just இதுவும் exporting import related ஆஹ் தான் இருக்கும். but இதுல வந்து gents மட்டும் தான் work பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க mam only மாட்டோம் girls காண்டி இது வந்து US time அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு mam ஹம் இது வந்து new ஆஹ் start பண்ணி இருக்கோம். இது வந்து project தான் mam

yeah ma'am yeah ஹம்

material வந்து பனியன் cloth நல்லாருக்கும் இல்லைங்களா? இல்ல cotton okay இங்களா? okay long life எந்த cloth நல்லாருக்கு mam ஹம் அப்படிங்களா okay mam இப்ப cotton நல்லாருக்கும் தான

okay okay mam அப்போ cotton ல நம்ம பண்ணிக்கலாம். mam என்ன? mam once more சொல்லுங்க அப்படிங்களா okay இல்லைனா இப்ப t-shirt பார்க்கு போது பனியன் cloth ல பண்ணிரலாம mam ஆமா அப்படிங்களா okay ஹம் உம் okay mam okay mam okay இப்ப நீங்க சொன்னிங்க இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆஹ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். mam இப்போ திருப்பூர்ல இருந்து US க்கு நீங்க export பண்ணனும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ expensive ஆகும் அப்படிண்டு details சொல்ல முடியுங்களா? ஹம் உம் yeah yeah

okay mam எங்களுக்கு இப்ப ஒரு இப்ப ஒரு five hundred வந்து அனுப்புங்க mam ஆஹ் okay mam five hundred எப்படி அனுப்புங்க mam அனுப்புங்க mam five hundred pieces அனுப்புங்க mam yeah yeah

அப்படிங்கற ஆஹ் okay one KG எவ்வளோ? ஒ okay mam wholesale மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? oh okay okay yeah okay mam okay சொல்லுங்க ஒரு KG க்கு எவ்வளோ ஆகும் mam

ஆஹ் நாங்க ஒரு three companies வந்து run ல இருக்கனால thousand above தேவைப்படும் mam எங்களுக்கு so இப்ப ஒரு hundred two hundred வரைக்கும் sample க்கு அனுப்புங்க. அதுக்கு அப்பறம் அந்த cloth, designs பார்த்துட்டு நாங்க further details க்கு உங்களுக்கு select பண்ணி அனுப்புறோம் mam ஆமா ஆமா mam branded ஆஹ் இருந்த நல்ல இருக்கும். ஏன workers கொடுக்குறோம் போது கொஞ்சம் நல்லதா கொடுக்கும் போது அவங்களுக்கு regular use க்கு நல்ல இருக்கும் இல்லைங்களா ஹம் so அதுக்கு தான் ஹம் okay mam

இது பனியன் cloth மாதிரி

ஹம் ஒரு நிமிஷம் mam location share பண்ணிறேன் உங்களுக்கு ஆஹ் அனுப்பிட்டேன். mam பாருங்க mam okay mam

mam ஒரு doubt shipping charges தனியா போடுவீங்களா? நீங்க அப்படிங்களா okay ma'am okay

okay mam இது full hand ஆஹ் mam half hand ஆஹ் mam t-shirt ஹம் ஹம் ஹம் t-shirt வந்து mam காலர் வச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. half hand பண்ணிக்கோங்க. okay okay ஹம் சரி okay ஹம்

ஆஹ் இல்லைங்க mam இந்த price list மட்டும் கொஞ்சம் அனுப்பிட்டீங்க அப்படினா கொஞ்சம் நல்ல இருக்கு okay mam இது எத்தனை days குள்ள இந்த price

அப்படிங்களா okay mam எத்தனை days ஆகும். கண்டிப்பா mam கண்டிப்பா அனுப்பிடுறான். இது US க்கு வர எவ்வளோ நாள் ஆகும். mam ஆஹ் mam கேட்குதுங்களா? ஆஹ் parcel US வரதுக்கு எத்தனை நாள் ஆகும். mam அப்படிங்களா okay mam okay ஹம் hello hello mam combo list பத்தி ஏதாவது offer போய்கிட்டு இருக்க உங்க company ல இப்ப family க்கு combo வ mam combo model ல இல்ல personal mam personal க்கு family க்கு ஆஹ் yeah mam husband, wife அப்பறம் ஒரு child, boy baby

குழந்தைகளுக்கு கேட்குறீங்களா? ஆஹ் baby க்கு வந்து ஒரு two years ஆகும் mam ஆஹ் boy baby

இல்ல கொஞ்சம் grand ஆஹ் வே பண்ணலாம் mam ஏனா birthday வருது. தம்பிக்கு வந்து so அதுனால நல்ல bulk ஆஹ் எடுக்கலாம் பார்க்கிங்களா? ஆமா mam ஆமா இப்ப summer time வேற start ஆகிடுச்சு இல்லையா? actually ஆஹ்

hello ஆஹ் sollunga mam

mam இப்போ கேட்குதுங்களா? எனக்கு நீங்க பேசுறது கேட்குது ஹம் இப்போ okay இங்களா?

ஹம் அதுக்கு set ஆகுற மாதிரி pant லாம் இருக்க? இல்ல t-shirt மட்டும் தான mam அப்படிங்களா ஹம் okay okay mam okay mam baby க்கு வந்து ஒரு ஆறு set வாங்கிறோம். mam இப்போ என்னுடைய plan என்ன அப்படின்னா? husband, wife அப்பறம் எங்களுடைய baby க்கு மூணு பேருக்கும் ஒரே color ல ஒரே மாதிரி design ல ஆஹ் ஆஹ் அந்த மாதிரி mam இப்போ எங்களுக்கு ஒரு photoshoot இருக்குறனாள இந்த மாதிரி plan பண்ணிருக்கோம். mam family யா ஒரே color ல ஒரே design ல போட்டு photoshoot பண்ணலாம் அப்படின்ற idea இருக்கு. ஹம் so அதுக்கு தான் t-shirt கேட்டுட்டு இருக்கேன் ஹம் okay

அப்படிங்களா okay okay mam இப்போ நம்ம மொத்தமா வாங்கு போதும் நீங்க discount பண்ணுவிங்களா?

okay mam நீங்க amount வந்து online லையே பண்ணிக்கலாம் இல்லைங்களா

ஓ சரி okay mam அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஹம்

ஹம் சரி okay mam அந்த மாதிரி நாம பண்ணிக்கலாம். இது designs லாம் எந்த மாதிரி இருக்கு and flowers ஆஹ் அதான் mam

ஹம் okay okay mam இன்னொரு doubt mam bulk ஆஹ் வாங்கு போது தானே நேநேக அந்த மாதிரி shipping பண்ணுவிங்களா இல்ல ஒரு piece ரெண்டு piece போது நீங்க இந்த மாதிரி

அப்படிங்களா inners எல்லாம் gents, ladies ரெண்டு பேருக்குமே வா இல்லை okay okay mam once நாங்க வந்து இங்க company இது சொல்லிட்டு இருக்குமேல அது வந்து நாங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு உங்களுடைய a வந்து நாங்க பார்த்துட்டு இருந்தோ mam பார்த்ததுக்கு அப்பறம் நாங்க

okay mam இது இந்த t-shirt நம்ம வேற color வாங்கு போது சாயம் ஏதாவது போகுங்களா? இந்த நூல் பிரிஞ்சி போறது அந்த மாதிரி எது ஆகாதுல

yeah கண்டிப்பா mam festival time ல கண்டிப்பா உங்க கிட்ட நானாக order பண்ணுவோம் இருந்தது அப்படினா

t-shirt வந்து எதாவது miss ஆகுறது அந்த மாதிரி எது ஆகாதுங்களா? ஹம் okay mam cash on delivery பண்ண பொதுநம் இல்லைங்களா delivery பண்ண cash கொடுத்த போதும் இல்லைங்களா

கண்டிப்பா mam okay mam t-shirt அதுக்கான result வந்து சொல்றோம் mam ஹம் கண்டிப்பா mam கண்டிப்பா once நாங்க use பானு போது அது தெரியு இல்லையா t-shirt எப்படி இருக்கு சொல்லும் போது உ so நல்ல இருந்தது அப்படினா உங்களுக்கு மேல நாங்களே உங்களுக்கு order கொடுப்போம். ஆஹ் yeah okay mam okay thank you mam thank you நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப health பத்தி பேசுறோம் நம்ம health எப்பவுமே ஆரோக்கியமா வெச்சிருக்கணும் ஹம் நம்ம health எப்படி வெச்சிருக்கணும் நம்ம health எப்ப்டி ஆரோக்கியமா வெச்சி இருக்கோமோ அந்த மாதிரி நம்ம மன நிலையையும் ஆரோக்கியமா நம்ப வெச்சிக்கணும் நம்ம எப்பவுமே தேவைக்கு அதிகமா வேலை செய்யக்கூடாது correct ஆ வேலை செய்யணும் அதே மாதிரி அஹ் நம்ம correct ஆ வேலை செஞ்சா தான் நம்ம health ல எந்த ஒரு problem உம் வராது நம்ம time க்கு சாப்பிட்டு timeக்கு work பாத்துட்டு அஹ் சாப்புட்டு இருந்தோம்னா நம்ம health க்கு எந்த ஒரு problem உமே வராது நம்ம எப்பவும் அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட கூடாது அப்போ அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் நம்ம உடம்புக்கு பிரச்சினை வரும் கண்டிப்பா நம்ம அளவுக்கு அதிகமாக நம்மக்கு உடம்புக்கு ஒத்துக்காதது எதனா சாப்பிட்டோம்னா கண்டிப்பா நம்ம health க்கு எதனா பிரச்சினை வரும் ஹம் health அப்படின்னா முக்கியமான ஒரு நம்ம life ல முக்கியமா ஒண்ணு நம்ம உடம்பு நம்ம கண்டிப்பா நல்லா பாத்துக்கணும் இல்லையா அஹ் health அப்படின்னா ஒரு முக்கியமான ஒண்ணு health எப்படி முக்கியமா இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம மனநிலையையும் நம்ம எந்த ஒரு tension உம் இது pressure உ இல்லாம நம்ம பாத்துக்கணும் நம்ம health ஐ நம்ம correct ஆ பாக்கலன்னா நம்மக்கு தான் கஷ்டம் வரும் இல்லையா நம்ம health அ நம்ம correct ஆ பாக்கலண்ணா நமக்கு தான் கஷ்டம் வரும் பிரச்சனை வரும் எல்லாமே நமக்கு தான் நமக்கு தான் பிரச்சனை நம்ம உடம்புக்கு நிறைய problem வரும் கண்டிப்பா வரும் இதனால தான் நம்ம உடம்ப நம்ம correct ஆ பார்த்துகாதனால சாப்பிடாதனால work அ work time ல work பண்ணதுல இந்த மாரி நறைய சொல்லிடே நம்ம போலாம் அதே மாதிரி நம்ம

நம்ம health வந்து எந்த ஒரு problem உம் இல்லன்னா தான் நம்ம work அ correct ஆ பண்ண முடியும் அஹ் quick ஆ இருக்க முடியும் சுறுசுறுப்பா இருக்க முடியும் நம்ம health அ correct ஆ இருந்துச்சுன்னா நம்ம தான் quick ஆ இருக்கலாம் சுறுசுறுப்பா quick னா சுறுசுறுப்பு தான் அதே மாதிரி work யும் correct ஆ செய்ய முடியும் எல்லா work யும் பார்த்துகிட்டா பண்ண முடியும் இப்பலாம் நிறைய virus வருது புதுசா புதுசா நிறைய காய்ச்சல் வருது கோரோனா omicron இந்த மாதிரி நிறைய வந்துட்டே தான் இருக்கு ஏன் வருது நம்ம இருக்கும் இடம் அப்படி அஹ் நம்மள சுத்தி இருக்கவங்க அப்படி எல்லாமே நம்ம இருக்கிற இடம் எல்லாமே நீ~ ஹம் சுத்த பத்தமா இருந்தா தான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்மளும் சுத்த பத்தமா இருக்கணும் நம்ம health யும் நம்ம சுத்தமா வெச்சிருக்கணும் அப்பதான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி நம்ம சாப்பிடுற பொருளும் சுத்தமா இருக்கா இல்லையா அப்படின்னு பாத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் நம்ம சாப்பிடுற பொருள் எப்பவுமே சுத்தமா தான் இருக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிடுற பொருள் நமக்குள்ள போகுது நம்ம உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால நம்ம சுத்தமா இருக்கா இல்லையா அப்படின்னுட்டு பாத்துட்டு தான் நம்ம சாப்பிட்டாவணும் எவ்வளவுதான் நம்ம கிட்ட காசு பணம் எல்லாமே இருந்தாலும் நம்ம health correct ஆ இருந்தா தான் நம்ம காசு பணம் நம்ம கிட்ட இருக்கும் அப்படி இல்லன்னா நம்ம காசு பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் hospital அ போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம health correct ஆ இருக்கணும் சரியா அப்போ அஹ் நம்ம health correct ஆ இருக்கணும்னா நறைய சில நறையா வழிமுறைகள்லாம் இருக்கு அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஹ் இப்ப நம்ம work பண்றோம் இல்லயா அப்ப வந்துட்டு நம்ம அதிகமா phone பாக்குறது laptop பாக்குறது system லா பார்க்கிறோம் இல்லையா அதெல்லாம் ரொம்ப நேரம் பார்த்தோம்னா நமக்கு கண்ணுக்கு head க்கு தான் பிரச்சனை வரும் இல்லையா அப்ப head க்கு இதுக்கெல்லாம் பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்ணனும் doctor கிட்ட தான் போகணும் காசு செலவாகும் பணமெல்லாம் செலவாகும் அத correct ஆன time க்கு அந்த work அ முடிச்சிட்டு

நம்ம வந்துட்டு ஆஹ் health க்கு என்னென்ன சாப்பிடணும் பாத்தீங்கன்னா சாப்பிடுறதிலயே நிறைய இருக்கு நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத food அ நம்ப எப்பவுமே எடுத்துக்க கூடாது ஏன்னா அது நம்மள தான் பாதிக்கும் இல்லையா நம்ம வந்து அதிகம் பழம், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது oil food எல்லாம் தான் எடுத்துக்கவே கூடாது எடுத்துக்கலாம் எப்பயாச்சும் அந்த மாரி அதுக்குதான் daily உம் அதையே சாப்டிட்டு இருந்தோம்னா